கெட்டிங் ஸ்டார்ட்டட் வித் சேஜ் மற்றும் சேஜ் நோட்புக் ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இந்த டுடோரியலின் முடிவில் உங்களால் செய்ய முடிவது
சேஜ் மற்றும் சேஜ் நோட்புக் என்பன அறிதல்
சேஜ் ஷெல் அல்லது நோட்புக் ஐ துவக்க
புதிய வர்க்ஷீட் களை உருவாக்க கிடைக்கும் மேனு ஆப்ஷன்ஸ் மற்றும் வர்க்ஷீட் களில் செல் களை அறிதல் செல் களை எவல்யூயேட் செய்வது உருவாக்குவது நீக்குவது அவற்றின் இடையே உலாவுதல்
வர்க்ஷீட் இல் அன்னோடேஷன்ஸ் செய்தல் tab காம்ப்ளீஷன் ஐ பயன்படுத்த செல் களில் மற்ற மொழிகளில் இருந்து கோடு ஐ பயன்படுத்த கிடைக்கும் ஆஃப்லைன் ஹெல்ப் ஐ பயன்படுத்த
முதலில் சேஜ் என்றால் என்ன
சேஜ் என்பது பிரீ open சோர்ஸ் கணித மென்பொருள்
சேஜ் உங்களுக்கு நிறைய கணித வேலைகளை செய்யும்
அவை அல்ஜெப்ரா கால்குலஸ் ஜியோமெட்ரி கிரிப்டோகிராபி கிராப் தியோரி ஆகியன உள்ளிட்ட பல
சேஜ் ஆதரவு அளிக்கும் இடங்களில் கற்பிக்கவும் ஆராய்ச்சிக்கும் உதவும்
இப்போது சேஜ் ஐ துவக்கலாம்
சேஜ் ஐ உங்கள் கணினியில் நிறுவி இருப்பீர்கள் என்று கொள்கிறோம்
இல்லையானால் இங்கே சென்று சேஜ் நிறுவுதல் குறித்த டியூட்டோரியல் ஐ காணவும்
எச்டிடிபி கோலோன் ஸ்லாஷ் ஸ்லாஷ் சகேமத் டாட் ஆர்க் ஸ்லாஷ் டாக் ஸ்லாஷ் டியூட்டோரியல் ஸ்லாஷ் இன்ட்ரோடக்ஷன் டாட் html இப்போது டெர்மினல் ஐ திறக்கலாம்
சேஜ் ஐ துவக்குவதை கற்போம்
டெர்மினல் லில் டைப் செய்க சேஜ்
என்டர் செய்க இது புதிய சேஜ் ஷெல் ஐsage ப்ராம்ப்ட் உடன் துவக்கும்
சேஜ் ஆதரவளிக்கும் கமாண்ட்களை இங்கேயே டைப் செய்யலாம்
ஆனால் சேஜ் உடன் அழகான சேஜ் நோட்புக் என்னும் டூல் உள்ளது
சேஜ் நோட்புக் என்பதென்ன
சேஜ் நோட்புக்
சேஜ் ஐ பயன்படுத்த
வெப் அடிப்படையிலான
யூசர் இன்டர்ஃபேஸ் ஐ தருகிறது
ஒரு சேஜ் நோட்புக் செர்வர் ஐ நிறுவி இயக்கிவிட்டால் சேஜ் இன் செயல்பாட்டுக்கு ஒரு ப்ரவ்சர் இருந்தால் போதும்
உதாரணமாக சேஜ் நோட்புக் செர்வர் இன் ஒரு ஆஃபிஷியல் செயல்பாடு இங்கே இயங்குகிறது எச்டிடிபி கோலோன் டபிள் ஸ்லாஷ் சாகென்ப் டாட் ஆர்க்
நீங்கள் அங்கே போய்
ஒரு கணக்கை துவக்கி Sage ஐ பயன்படுத்தலாம்
ஆக சேஜை பயன்படுத்த
தேவையானது
ஒரு மாடர்ன் ப்ரவ்சர் அவ்வளவே
சேஜ் நோட்புக் மூலம்
நம் வேலையை
ஷேர் மற்றும் பப்ளிஷ் செய்தலை சுலபமாக செய்யலாம்
ஆகவே ரிசர்ச்
மற்றும் டீச்சிங் க்கு
மிகவும் பயனுள்ளது
சேஜ் நோட்புக் செர்வர் களை எல்லா கம்ப்யூட்டர் களிலும் இயக்கலாம்
அப்படி நிறுவி இருந்தால் நோட்புக் செர்வர் ஐ துவக்க டைப் செய்க நோட்புக் மற்றும் பிராக்கெட்ஸ்
இது சேஜ் நோட்புக் செர்வர் ஐ துவக்கும்
நோட்புக் செர்வர் ஐ முதல் முறையாக துவக்கினால் அட்மின் பாஸ்வேர்ட் ஐ கொடுக்க வேண்டும்
பாஸ்வேர்ட் ஐ டைப் செய்து
குறித்துக்கொள்ளவும்
பின் நோட்புக் ஐ துவக்கியவுடன் ஆட்டோமேட்டிக் ஆக ப்ரவ்சர் பக்கத்தை திறந்து விடும்
ஒரு வேளை அப்படி ப்ரவ்சர் பேஜ் ஐ துவக்காவிட்டால் நோட்புக் செர்வர் துவங்கி இருக்கிறதா வேறு பிரச்சினை இருக்கிறதா என கவனியுங்கள்
உங்கள் ப்ரவ்சர் ஐ திறந்து
அட்ரெஸ் பார் இல் sage ப்ராம்ப்ட் கமாண்ட் இல்
நோட்புக் இயக்குவது குறித்த
இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல் காட்டிய URL ஐ டைப் செய்க
டைப் செய்க எச்டிடிபி கோலோன் டபிள் ஸ்லாஷ் லோக்கல்ஹோஸ்ட் கோலோன் 8000 இது நம் கணினிக்கானது
நோட்புக் கமாண்ட் உங்கள் வெப் ப்ரவ்சர் ஐ லோக்கல்ஹோஸ்ட் கோலோன் 8000 க்கு திறக்கும் படி சொல்லுகிறது
லாக் இன் செய்யவில்லையானால் அது நோட்புக் ஹோம் பேஜ் ஐயும் யூசர்நேம் பாஸ்வேர்ட் ஐ உள்ளிட டெக்ஸ்ட்பாக்ஸ் ஐயும் காட்டுகிறது
யூசர்நேம் ஆக அட்மின் மற்றும் நோட்புக் serverஐ முதலில் துவக்கியபோது கொடுத்த பாஸ்வேர்ட் ஐ பயன்படுத்தலாம்
மறந்து போன பாஸ்வேர்ட் களுக்கும் புதிய கணக்குகளுக்கும் கூட லிங்க்குகள் உள்ளன
நாம் அட்மின் அகாவுண்ட் இல் லாக் செய்துவிட்டால் நாம் நோட்புக் அட்மின் பேஜ் ஐ காணலாம்
ஒரு நோட்புக் இல் ஒரு கலெக்ஷன் சேஜ் நோட்புக் வர்க்ஷீட்ஸ் இருக்கலாம்
வர்க்ஷீட்
அடிப்படையில் ஒரு வொர்க்கிங் ஏரியா
இங்கேதான் நாம் எல்லா சேஜ் கமாண்ட் களையும் நோட்புக் இல் enter செய்கிறோம்
அட்மின் பேஜ் இல் இது வரை உருவாக்கிய எல்லா வர்க்ஷீட் களின் லிஸ்ட் இருக்கிறது
பக்கத்தின் மேலே பல வித பக்கங்களுக்கு லிங்க்ஸ் உள்ளன
ஹோம் லிங்க் நம்மை அட்மின் ஹோம் பேஜ் க்கு அழைத்துச்செல்லும்
பப்ளிஷ்ட் லிங்க்
எல்லா பப்ளிஷ்ட் வர்க்ஷீட்ஸ்
லிஸ்ட் உள்ள பக்கத்துக்கு
லாக் லிங்க் இல் நோட்புக் இல் செய்த செயல்களின் முழு பதிவுள்ளது நம் நோட்புக் நோட்புக் செர்வர் ஐ கான்ஃபிகர் செய்ய புதிய கணக்குகளை துவக்க கணக்குகளை மேலாள வழி செட்டிங்ஸ் லிங்க்
மேலும் ஹெல்ப் க்கு லிங்க் இருக்கிறது
இதை கிளிக் செய்ய ஒரு புது விண்டோ
சேஜ் க்கான முழு உதவியுடன் திறக்கும் சேஜ் க்கான முழு டாக்குமென்டேஷன் உம் ஆஃப்லைன் ரெஃபரன்ஸ் க்கு தரப்படுகிறது
ஹெல்ப் லிங்க் தான் அதற்கு பாதை
ரிப்போர்ட் ஆ ப்ராப்ளம் லிங்க் ஐ கிளிக் செய்து சேஜ் குறித்த பக்ஸ்
ரிப்போர்ட் செய்யலாம்
நோட்புக் இலிருந்து சிக்ன் ஆட் செய்யவும் லிங்க் உள்ளது
புதிய வர்க்ஷீட் ஐ
புதிய வர்க்ஷீட் லிங்க் ஐ சொடுக்கி
உருவாக்கலாம்
சேஜ் வர்க்ஷீட் க்கு ஒரு பெயர் தருமாறு ப்ராம்ப்ட் செய்கிறது
வர்க்ஷீட் ஐ என்பிடியூட்டோரியல் என பெயரிடுவோம்
இப்போது நம் முதல் காலி வர்க்ஷீட் ஐ வைத்துள்ளோம்
ஒவ்வொரு சேஜ் கமாண்ட் உம் இந்த செல் லில் இடப்பட வேண்டும்
செல் என்பது கன்சோல் ப்ராம்ப்ட் க்கு இணை
ஒரு புதிய வர்க்ஷீட் ஐ உருவாக்கும்போது ஒரு காலி செல் உடன் துவங்குவோம்
நாம் இங்கே கொஞ்சம் மாத் ஐ முயற்சிக்கலாம்
டெர்மினல் லில் டைப் செய்க 2 பிளஸ் 2 பின் 57 பாயிண்ட் 1 ரெய்ஸ்ட் டோ 100 எக்ஸ்போனென்ஷியேஷன் க்கு கேப் ஆப்பரேட்டர் பயன்படுகிறது
கவனமாக பார்த்திருந்தால் நாம் இரண்டு கமாண்ட் களை டைப் செய்தாலும் கடைசி கமாண்ட் இன் ஆட்புட் மட்டுமே கிடைத்தது
டிஃபால்ட் ஆக ஒவ்வொரு செல் உம் கடைசி ஆப்பரேஷன் இன் விடையை மட்டுமே காட்டும்
பிரின்ட் ஸ்டேட்மெண்ட் ஐ பயன்படுத்தினால் காட்ட விரும்பும் எல்லா ரிசல்ட் களையும் காணலாம்
இப்போது மேலும் operationகள் செய்ய அதிகப்படி செல் கள் தேவை
புதிய செல் ஐ எப்படி உருவாக்குவது
மிகவும் சுலபம்
மாஸ் ஐ இருப்பில் உள்ள செல் கள் மேலோ கீழோ வைக்க ஒரு ப்ளூ லைன் தெரிகிறது
இந்த புதிய லைன் ஐ கிளிக் செய்து ஒரு புதிய செல் ஐ உருவாக்கலாம்
நம்மிடம் ஒரு செல் இருக்கிறது அதில் நாம் சில கமாண்ட் களை டைப் செய்கிறோம்
ஆகவே டைப் செய்க மேட்ரிக்ஸ் பின் வித்தின் பிராக்கெட்ஸ் 1234 பின் சரத் பின் மீண்டும் இன் பிராக்கெட்ஸ் மைனஸ் 1
ஆனால் அந்த செல் ஐ எப்படி எவல்யூயேட் செய்வது
Shift விசையை Enter விசையுடன் அழுத்த அந்த செல் எவல்யூயேட் ஆகும்
மாறாக செல் ஐ எவல்யூயேட் செய்ய எவல்யூயேட் லிங்க் ஐயும் சொடுக்கலாம்
பல செல் களை உருவாக்கிய பின் அவற்றின் இடையே நகர விரும்பலாம்
செல் கள் இடையே நகர உப் மற்றும் டவுன் அரோவ் கீஸ் ஐ பயன்படுத்தலாம்
ஒரு செல் லில் கிளிக் செய்ய அதை நீங்கள் எடிட் செய்யலாம்
ஒரு செல் லை நீக்க அதன் கன்டென்ட்ஸ் ஐ நீக்கி backspace விசையை அழுத்துக
வர்க்ஷீட் டிலேயே அன்னோடேஷன் களை சேர்க்க நினைத்தால் செல் மீது மாஸ் ஐ வைக்கும்போது வரும் நீல கோட்டில் Shift விசையை அழுத்திக்கொண்டு கிளிக் செய்க
இது ஒரு வாட் யூ சீ இஸ் வாட் யூ கெட் செல் ஐ திறக்கும்
இந்த திருத்தக்கூடிய செல்லில் டைப் செய்யலாம்
இதில் உரை போல்ட் டெக்ஸ்ட் மற்றும் இட்டாலிசைஸ்ட் டெக்ஸ்ட் ஆக உள்ளது
பின் இதில் புல்லெட்டட் லிஸ்ட் ஐயும் டைப் செய்யலாம்

பின் எனுமெரேட்டட் லிஸ்ட் ஐயும்
அதே செல் லில் நாம் டைப்செட் மாத் ஐயும் லேடெக்ஸ் போன்ற சின்டாக்ஸ் ஐ பயன்படுத்தி காட்டலாம்
நாம் அதன் கீழ் டைப் செய்யலாம் டாலர் சிக்ன் பின் ஸ்லாஷ் இன்ட் அண்டர்ஸ்கோர் செரோ ரெய்ஸ்ட் டோ ஸ்லாஷ் இன்ஃப்டி ஸ்பேஸ் எ ரெய்ஸ்ட் டோ பவர் x இன் கர்லி பிராக்கெட்ஸ் பின் ஸ்லாஷ் பின் டிஎக்ஸ் பின் மீண்டும் ஆ டாலர் சிம்போல்
லேடக்கை போல டைப்செட் செய்ய வேண்டிய மாத் ஐ டாலர் மற்றும் டாலர் க்குள்ளோ அல்லது டாலர் டாலர் மற்றும் டாலர் டாலர் க்குள்ளோ எழுதலாம்
ஒரு கேள்விக்குறியை கமாண்ட் க்கு பின் இடுவதன் மூலம் நாம் ஒரு குறிப்பிட்ட சேஜ் கமாண்ட் அல்லது பங்ஷன் க்கு உதவியையும் வர்க்ஷீட் லேயே கோரலாம்
உதாரணமாக டைப் செய்யலாம் சைன் குயஸ்ஷன் மார்க் பின் என்டர் செய்க
shift enter ஐ அழுத்த வேண்டும்
இந்த செல் ஐ எவல்யூயேட் செய்வது எனக்கு வர்க்ஷீட் டிலேயே சைன் பங்ஷன் க்கு முழு இன்லைன் உதவியையும் தருகிறது
அதே போல் ஒவ்வொரு கமாண்ட் பங்ஷன் இன் சோர்ஸ் கோடு ஐயும் டபிள் குயஸ்ஷன் மார்க் ஆல் காணலாம்
உதாரணத்துக்கு டைப் செய்யலாம் மேட்ரிக்ஸ் குயஸ்ஷன் மார்க் குயஸ்ஷன் மார்க் பின் பிரெஸ் shift மற்றும் enter
சேஜ் நோட்புக் ஆட்டோகாம்ப்ளீஷன் பீச்சர் ஐயும் தருகிறது
ஒரு கமாண்ட் ஐ ஆட்டோகாம்ப்ளீட்டு செய்ய டைப் செய்க முதலில் சில யுனிக் கேரக்டர்ஸ்
மற்றும் tab கே ஐ அழுத்துக
ஒரு குறிப்பிட்ட வேரியபிள் அல்லது ஆ டேட்டாடைப் க்கு கிடைக்கும் எல்லா மெத்தோட் களையும்
லிஸ்ட் செய்ய
நாம் தே வேரியபிள் நேம் ஐ தொடர்ந்து
டாட் ஐ உள்ளிட்டு கிடைக்கக்கூடிய மெத்தோட்ஸ் ஐ கண்டு பின் tab விசையை பயன்படுத்தலாம்
ஆகவே டைப் செய்க s வித்தின் சிங்கில் கோட்ஸ் ஹெல்லோ பின் ஸ் டாட் ரெப் பின் tab ஒவ்வொரு செல் லிலும் உருவாகும் ஆட்புட் மூன்று விதமாக இருக்கலாம்
புல் ஆட்புட் அல்லது ட்ரன்கேட்டட் ஆட்புட் அல்லது ஹிட்டன் ஆட்புட்
எழுதிய சேஜ் கோடு சரியாக எக்ஸிக்யூட் ஆகாவிட்டால் ஆட்புட் ஏரியா வில் எர்ரர் கிடைக்கும்
டைப் செய்யலாம் ஆ காமா ப் இஸ் எக்குவல் டோ 10 இப்போது கிடைத்த டிஃபால்ட் ஆட்புட் ஒரு ட்ரன்கேட்டட் ஆட்புட் ஆகும்
மாஸ் பாயிண்டர் கையாக மாறும் ஆட்புட் ஏரியா க்கு இடது பக்க இடத்தில் கிளிக் செய்ய
புல் ஆட்புட் கிடைக்கும்
மீண்டும் சொடுக்க ஆட்புட் மறையும் இப்படியாக இது நிலை மாறும்
கடைசியாக சேஜ் பல்வித languageகளை ஆதரிக்கிறது
மேலும் வர்க்ஷீட் இல் ஒவ்வொரு செல் உம் ஒரு குறிப்பிட்ட மொழியில் எழுதிய கோடு ஐ கொண்டிருக்கலாம்
சேஜ் ஐ நாம் எழுதிய லாங்குவேஜ் இல் கோடு ஐ இன்டர்பிரெட் செய்யுமாறு சொல்ல முடியும்
ஒரு பெர்சென்டேஜ் sign இன் பின் லாங்குவேஜ் இன் பெயரை உள்ளிட அது சாத்தியமாகிறது
உதாரணமாக ஒரு செல் ஐ பைத்தோன் கோடு இல் இன்டர்பிரெட் செய்ய நாம் முதல் வரியாக செல் லில் பெர்சென்டேஜ் சிம்போல் பின் பைத்தோன் எழுதுவோம்
அதே போல மற்றவை ஷெல் ஸ்கிரிப்டிங் க்குshFortran க்கு பெர்சென்டேஜ் போர்ட்ரான் கேப் க்கு பெர்சென்டேஜ் கேப்
இதே போல
நாம் இது எப்படி வேலை செய்கிறது என காணலாம்
என்னிடம் இன்டிஜர் இருக்குமானால்
இன்டிஜர் இன் வகை டிஃபால்ட் ஆக சேஜ் மோடு ஆ இஸ் எக்குவல் டோ 1 பின் வித்தின் பிராக்கெட்ஸ் டைப் செய்க ஆ
ஆட்புட் இப்படியிருக்கும் டைப் சேஜ் டாட் ரிங்ஸ் டாட் இன்டிஜர் டாட் இன்டிஜர் பிபிஆர் p டைப் இன்ட் நாம் இன்டிஜர்ஸ் எல்லாம் சேஜ் இன்டிஜர்ஸ் எனக்காண்கிறோம்
இப்போது நாம் பெர்சென்டேஜ் பைத்தோன் ஐ முதல் வரியாக செல் லில் இட்டு அதே கோடு ஸ்னிப்பெட் ஐ எக்ஸிக்யூட் செய்யலாம்
ஆகவே செல் லில் டைப் செய்க பெர்சென்டேஜ் பைத்தோன் பின் ஆ இஸ் எக்குவல் டோ 1 பின் டைப் செய்க ஆ டைப் இன்ட் என ஆட்புட் ஐ பெறலாம்
இப்போது அந்த இன்டிஜர் ஒரு பைத்தோன் இன்டிஜர் எனக்காண்கிறோம்
ஏனெனில் இப்போது நாம் சேஜ் க்கு அந்த செல் ஐ பைத்தோன் கோடு ஆக இன்டர்பிரெட் செய்யச்சொன்னோம்
இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது
இந்த டியூட்டோரியல் லில் நாம் கற்றவை சேஜ் பற்றி அறிதல் மற்றும் சேஜ் நோட்புக்
சேஜ் ஷெல் மற்றும் சேஜ் நோட்புக் ஐ துவக்குதல்
அகாவுண்ட் உருவாக்குதல் மற்றும் நோட்புக் பயன்படுத்த துவக்குதல் புதிய வர்க்ஷீட் உருவாக்குதல்
நோட்புக் இல் மேனு க்களை அணுகுதல் வர்க்ஷீட் இல் செல் களை எவல்யூயேட் செய்தல்
செல் களை டிலீட் செய்தல் செல் கள் இடையே உலாவுதல்
வர்க்ஷீட் இல் அன்னோடேஷன்ஸ் செய்தல்
tab காம்ப்ளீஷன் ஐ பயன்படுத்துதல்
செல் களில் மற்றscripting லாங்குவேஜஸ் இன் கோடு ஐ எம்பெட் செய்வது
தீர்வு காண சில செல்ஃப் அசெஸ்மென்ட் கேள்விகள் 1
ஒவ்வொரு சேஜ் வர்க்ஷீட் டிலும் செல் கடைசி ஆப்பரேஷன் இன் ரிசல்ட்டைத்தான் காட்டும்
சரி அல்லது தவறு 2
நீங்கள் ஒரு செல் ஐ கீபோர்ட் கீஸ் மூலம் எப்படி எவல்யூயேட் செய்வீர்கள்
Shift கே உடன் enter கே கன்ட்ரோல் கே உடன் enter கே Alt கே உடன் enter கே விடைகள் இதோ 1விடை சரி
டிஃபால்ட் ஆக ஒவ்வொரு செல் உம் கடைசி ஆப்பரேஷன் ரிசல்ட் ஐ மட்டுமே காட்டும்
செல்லை எவல்யூயேட் செய்ய நாம் Shift உடன் Enter ஐ அழுத்த வேண்டும்
நன்றி